இது ஒரு வயல் வெளி.

முன்னாடி இருந்த ஒருத்தர் செல்ஃபி எடுத்துட்டிருக்காரு.

இதுல வந்து நெறைய கார வந்து பார்க் பண்ணிருக்காங்க.

அதுல ரெண்டு வெள்ள கலர் கார் நிக்கி ஒரு கருப்பு கலர் கார் நிக்கி.

கடைக்கு முன்னாடி ரெண்டு நாய் ஓடி போய்ட்டிருக்கு.

அப்பரோ அம்மா மருந்தகம் இப்டி நிறைய கடைல்லா இருக்கு.

அதுல ஒன்பது பெண்கள் ஒரு ஆண் எல்லாருமே ஒயிட் கலர்ல டிரஸ் பண்ணிருக்காங்க.

இதுலந்து பார்த்தா ஒரு கடல் தெரியுது.

சென்டர்ல ஒரே ஒரு மாங்கா மரோ நிக்கி.

அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல நறைய கொக்கு பறவைகள்லாம் இருக்கு.

இதுல ஒரு மூணு காரு நிக்கி பெட்ரோல் போடறதுக்கு.

அதுல உ நிறைய கண்ணாடி இந்த தூண் தூண்ல எல்லா கண்ணாடி எல்லா வச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு பிளே கிரவுண்ட் இங்க நெறைய பசங்க விளையாடிட்டு இருக்காங்க .

அப்பரோ ஒரு பா டப்பால வந்து சாக்லேட்ஸ் வச்சிருக்காங்க.

இன்னொரு இதுல வந்து நாற் வுட் பிராண்டோட ஐட்டம்ஸ் இருக்கு.

அப்புறம் ரைட் ஹாண்ட் சைடு வந்து ஒரு மாதா சொருவம் இருக்கு.

கோயிலுக்கு பிரண்ட்ல ஒரு சப்பரம் இருக்கு அதையும் நல்லா டெகரேட் பண்ணி வச்சிருக்காங்க சப்ரத்துக்கிட்ட நிறைய பேர் நிக்கிறந்து நின்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க.

அப்புறம் அங்க ஒரு ஆளு வந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டுருக்காரு.

இது வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் .

அந்த பில்டிங்க்கு பக்கத்துல ஒரு கார் நிக்கி.